ஏன்னா தினக்கூலிகள்ங்கிறது எப்பவுமே கஷ்ட படுறாங்க அந்த இதை வந்து நம்ம வந்து அஹ் change பண்ணணும்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

cut ஆகி cut ஆகி வருது ma'am உம் நீனு அந்த அந்த அந்த அந்த மாதிரி room ல தனியா practise பண்ணி பாரு மகா உனக்கு நிஜமாலுமே உனக்கு வந்து நிறைய ஒரு practise கண்டிப்பா வரும் உனக்கு

explain பண்ணி அவங்களுக்கு புரிஞ்சுதா நான் சொல்லி தர்றது உங்களுக்கு புரியுதா சரி சரி உக்காருங்க அந்த மாதிரி நீனே பண்ணி பாரேன். அந்த shyness லாம் உனக்கு போய்டும், போய்டுச்சுன்னுவை இன்னும் நீ jolly ஆ எல்லாமே பண்ணலாம்

அப்போ நீ நினைச்சுக்கோ மகா நம்ம mental ன்னு நினைச்சுக்கோ உம் அப்போ என்னன்னா நம்ம ஒரு loose உ மாதிரி தனிப்பட்ட முறையில இருப்போம்ல அப்போ என்னன்னா அந்த மாதிரி எதாவது ஒண்ணு நினைச்சி இப்போ இப்போ நம்ம பேசிட்டு வச்ச உடனே எதாவது ஒண்ணு நம்ம பேசுனது ஒரு comedy ஆ இருக்கும் பாரேன் அதை நம்ம தனியாவே நினைச்சு நினைச்சு சிரிச்சுப்போம்ல அந்த மாதிரி நீனும் நினைச்சுக்கோ

அது மாதிரி பண்ணும் போது உனக்கு இன்னும் easy ஆ வரும் அப்போ

அப்போ நீ என்ன பண்ணுவ தெரியுமா அங்க இருக்க அந்த classroom க்கு போய் அவங்களை பண்ணி எடுக்கும் போது உனக்கு அந்த இதெல்லாம் போய்டும்

jolly ஆ இருப்ப ஏன்னா உனக்கு அந்த room ல பண்ண practise தானே அங்க வரும் உனக்கு

யாரா இருந்தாலும் என்ன சொல்லுங்க sir சொல்லுங்க madam அப்படின்னே பேசு சின்னவங்களா இருந்தா என்ன பெரியவங்களா நீ அவங்களுக்கு சொல்லித்தர்ற பாரு அவங்களோட main என்ன மகா நீ சொல்லித்தர்றது அவங்களுக்கு புரியணும் நீ explain பண்றது

அது தான் main ஏ அங்க இப்போ எனக்கு english பேச ரொம்ப ஆசை கத்துக்க ஆசைன்னா எனக்கு அதை புரிய வைக்குறதுக்கு ஒருத்தவங்களுக்கு இதுங்களை தமிழ் கத்துக்கோன்னா இதுங்களுக்கு இப்போ leave ல தான் கத்து தரணும் நல்லா

படிக்க கத்து தரணும் நல்லா பேச கத்துக்குச்சுங்க ரெண்டும் அகதீஷ் தமிழிலயே தான் பேசுவான். அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டி விடு, என்னை குளிக்க வை, என்னை தூக்கு, என்னை தூங்க வை, என்னை பாட்டு பாடு அப்படி தான் பண்ணுவான் கொஞ்சிட்டு இதுங்களை தமிழ் படிக்க வைப்பேன் கொஞ்சம் ஓரளவு கத்து கொடுத்துட்டோம்னா அதுங்களுக்கு அப்பறம் அப்பறம் கொஞ்சம் use ஆகும் use ஆகும் அதுங்களுக்கு அதை படிக்கிறது

இருவது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நல்லா உக்காந்து நல்லா நக்கி நக்கி நல்லா சாப்புடு

ஆமா, அவன் வீட்டுல இருந்தான்னா அவனுக்கு நான் பத்து ரூபா இருவது ரூபா மொய் வைக்கணும் அப்பறம் வந்து எதாவது வேலை வாங்குனேன்னா அதுக்கு இது பண்ணணும். சித்திக்கு time ஆய்டுச்சுன்னுட்டு நூறு ரூபாய்க்கு பூஜை சுத்தம் பண்ணி தந்தா தர்றேன், நூறு ரூபாய் தர்றியான்னு வாங்கி பூஜை room சாமி room லாம் சுத்தம் பண்ணி கலசம் வச்சு ஒரு பத்து நாள் பூஜை பண்ணி நூறு ரூபாயை புடிங்கிட்டு தான் விட்டுச்சு எனக்கு நூறு ரூபாய் புடிங்கி செலவு பண்ணிட்டு மறுநாளில இருந்து இருவது ரூவா, இருவது ரூவா ice cream இருவது ரூவா இல்ல பத்து ரூவா அந்த மாதிரி எதாவது ஒரு ice cream ஒண்ணு வாங்கிக்கிட்டே இருக்குது

வீடு பெருக்குன்னா பெருக்கமா அதெல்லாம் கொஞ்சம் அழுவான். பூஜை room வேலை எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சுருவான் அதுல interest ஆ பண்றான் ஆஹ்? ஆமா, அதுல interest ஆ பண்ணுவான் பூஜை room னா ரொம்ப interest ஆ பண்ணுவான் அந்த அம்மனை அலங்காரம் பண்றது, சாமியை அலங்காரம் பண்றது அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப புடிக்கும்

அதெல்லாம் நல்லா பண்ணிடுவான் அது அவனுக்கு easy ஆ இருக்கும். அது அது அவனுக்கு ரொம்ப புடிக்கும் நீங்க சாப்பிட்டீங்களா மத்தியானம்.

தோசை சட்னி செய்யலாம்னு பாத்தேன், இவன் சட்னி இப்போ வேண்டாம் எனக்கு கஞ்சி கொடுன்னா கஞ்சி கொடுத்துட்டேன் அப்பறமா பசிக்குதுன்னு சொன்னான்னா தோசை ஊத்தி தரலாம்னு விட்டுட்டேன்

இப்போ நானு இப்போ நானும் கொஞ்சம் ரெண்டு ரொட்டி இருந்துது அதை தயிர் வச்சி சாப்பிட்டுட்டேன், இதுக்கப்பறம் தான் எதாவது சமைக்கணும், துணி machine ல உம் சித்தப்பா வேஷ்டி எல்லாம் அங்க பங்குனி உத்திரம் அன்னைக்கு கட்டி அழுக்காக்கி வச்சுருந்துதுங்க அதை நல்லா துவைச்சு வச்சுருக்கேன் அதை போய் காய வச்சுட்டு machine ல இதுங்க uniform எல்லாம் போட்டு துவைச்சு போட்டுட்டு வந்துட்டு அப்பறம் night க்கு என்ன சமைக்குறதுன்னு பாத்து சமையல் செய்யணும்

அப் அப்பறம் night சமையல் செஞ்சுட்டேன்னா அப்பறம் கொஞ்சம் free ஆயிடுவேன்

அது தான் சரி உன்கிட்ட போட்டு பேசிட்டுருப்போம் பேசிட்டு அம்மா நீ அங்க இருந்தா அம்மாட்டயும் பேசலாம்னு பாத்தேன் எனக்கு doubt தான் வந்துருப்பீங்களே என்னமோன்ற ஒரு conform பண்றதுக்கு தான் போட்டேன் phone உ கொடுத்து தான் எனக்கு தான் இந்த class தொல்லையால phone அ தூக்கிக்கிட்டே அலையு எங்கிட்ட ஒரு phone உ இருக்கு மகா அது நான் என்னபண்ணிட்டேன் charge ஏறாம போய்டுச்சு, charge pin வீணானதால அதை அப்படியே வச்சுருந்தேன் அதை என்ன பண்ணேன் ஞாபகம் வர மாட்டேன்னுது வேற என்னதோ என்னோட birthday date ஓ எதோ ஒண்ண போட்டு வச்சுருந்தேன் போட்டு போட்டு பாக்கிறேன் open ஆகல நான் என்ன பண்ணிட்டேன் சரி பரவால்ல பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு விட்டுட்டேன் அது charge pin charge இருந்தா charge ஆகிக்கும் போட்டு பாத்தா தெரியல

அதோட lock அதுல போட்டு வச்ச lock number ஐயும் மறந்து போயிட்டேன்

அது தான் நானும் அந்த phone அ அப்படியே வச்சுருக்குறேன் இப்போ அதை கடையில கொடுத்து அந்த சரி பண்ண முடியுமான்னு பாத்துக்கிட்டு அதை சரி பண்ணிட்டு அந்த lock ஐயும் இது பண்ணிட்டு அந்த phone அ தான் அம்மாக்கு கொண்டு வரலாம்னு இருக்கேன், அம்மாட்ட சொல்லாத நான் நான் நான் சொல்ல மாட்டேன் நானே ஒண்ணு இப்போ வாங்கலாம்னு நினைச்சேன்

இதை பண்ணி வாங்கிடுவோம் கிடைக்கும் அந்த